அப்படியா சரி நீங்க யோசிச்சிட்டு சொல்லுங்க உங்க idea க்கு ஏத்த மாதிரி நானும் plan பண்றேன் என் friend கிட்டயும் கேட்கறேன் கொஞ்சம் நிறைய idea சொல்லுவாங்க அவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து எதாவது நல்ல idea பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் என்ன சொல்றீங்க

நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா கேட்கலை உங்க mike க்க பக்கத்துல வச்சு பேசுங்களே ஆஹ் இப்ப கேக்குதா hello ஆஹ் சொல்லுங்க நல்லா பேசுங்க

ஹம் ஏதோ network issue போல அதான் சரியா கேக்க மாட்டேங்குது இப்ப okay வா இருக்கா உங்களுக்கு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

நம்ம girls ஆ இருக்கோம் boys அ நம்ம கூட வச்சிக்கிட்டு வேலை பார்க்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலையாவும் இருக்கும் அதே மாதிரி boys இல்லைன்னாலும் அந்த இடத்தை நடத்த முடியாது அந்த மாதிரி

ஆஹ் புரியுது புரியுது அதுல நம்ம கூட இருக்கிற மாறி ஒரு ஆள மொத ready பண்ணணும் அது girls ஆ இருந்தாலும் சரி boys ஆ இருந்தாலும் சரி நீங்க சொல்றதெல்லாம் புரியுது நல்லா ஒரு work தெரிஞ்ச பசங்க இப்ப college முடிச்சிட்டு வராங்களா அந்த மாதிரி பசங்களாம் இருந்தாங்கன்னு வைங்களேன் அது வந்து ரொம்பவுமே useful ஆ இருக்கும் நமக்கும் ஆமா நம்ம வந்து சொல்லி வைக்கணும் friends கிட்ட உங்க நீங்க உங்களுக்குமே friends எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கல ஏதாவது ஒரு பையன் நல்ல பசங்களா பாத்து சொல்லுங்க நானும் சொல்றேன் சொல்லாம இருக்க மாட்டேன்

ஆமா ஆமா கேண்டி ராஜு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

தோசை corner மாதிரி அதிலேயே வந்து change பண்ணி super ஆ வச்சிருக்காங்க ஓ சரி சரி அது மாதிரி நம்மளும் பண்ணலாம் அது தோசை corner van ல பண்றது வந்து கொஞ்சம் decent ஆ இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு ஆமா ஆமா ரோட்டுக்கு compare to ரோட்டு கிடைக்கும் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் things ம் அதுக்குள்ளேயே வச்சு close பண்ணிடலாம் ஆமா நமக்கும் எதாவது tired ஆ இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் உட்கார use பண்ணிக்கலாம் அதுக்கு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

ஆமா ஆமா இப்ப அவன் foreign போயிட்டான் அதுனால வந்து வேற இடத்துல கொடுத்துட்டாங்க two lakhs கிட்ட amount sale பண்ணிட்டாங்க அவங்களால maintain பண்ண முடியலை அந்த பையனுக்கு அப்பா யாரும் இல்லை அவங்க அம்மா மட்டும்தான் அதனால எவ்வளவுதான் அவங்களும் பார்க்க முடியும் தனியாளா இருந்து family யை full ஆ பார்த்துட்டு வெளிய work கும் பார்த்துட்டு இப்ப தோசை அதெல்லாம் வந்து work அதிகம் full ஆவே வந்து மாவு அரைக்கணும் இந்த வேலையெல்லாம் வேற நிறைய இருக்குமா so அதையும் கத்துட்டு அவங்களுக்கு இதை பார்க்கும் போது ரொம்ப நேரம் ஆகுது இல்லை அதனாலதான் ஆமா ஆமா சரி இப்ப local ல இருக்க பசங்க நம்ம கூட work பண்ண பசங்க யாராவது இருந்தா சொல்லுவீங்க கண்டிப்பா சொல்றேன் நானு அவங்களை வச்சு ஏதாவது நம்ம try பண்ணுவோம்

இனிமேல் real estate உம் matrimony தான் நடத்தல அதுவேனா நடத்துவோமா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 பேசிக்கணும் இப்ப யாராவது ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னு வையுங்களேன் i mean ஆஹ் எப்படி சொல்றது broker மாறி இருக்கலாம் broker கே two percentage commission நாம என்ன இங்க இருக்கு அங்க இருக்கோம்னு சொல்ல போறோம் வாட்ஸாப்ப்ல இன்ஸ்டால அந்த மாறி எல்லாத்தையுமே story போட போறோம் அவ்ளோதான்

பிரச்சனை அப்படின்னா நம்மள்ட்ட வந்துருவாங்க நம்மதான் வந்து அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஆயிபோயிடும் அது வேணா சரிதான் நீங்க சொல்றது எனக்கு புரியுது அப்புறம் நமக்குதான் கஷ்டமாயிரும் நம்மளை தூக்கி உள்ள வச்சு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

ஆஹ் எப்படின்னா நம்ம ஆளை வந்து காட்டி விட்டுறணும் அவங்களே வந்து பண்ணிப்பாங்க நம்ம அதுல இருந்து ஒரு மாசத்துக்கு ஒரு பத்து event எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்ககிட்ட இருந்து ஒரு மூவாயிரம் மூவாயிரம் அது நம்ம commission மாதிரி அந்த range ல கூட வாங்கி job பண்ணிட்டு இருக்கலாம் நம்ம இல்ல அது set ஆகாது அப்படினாலுமே வந்து வேற நமக்கு என்ன மாறி work set ஆகுதோ அதைக்கூட நம்ம பாத்துட்டு இருக்கலாம்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 hello

நீங்க சொல்றது எல்லாம் எனக்கும் புரியுது நானும் யோசிச்சிட்டுதான் இருந்தேன் நீங்க சொல்லவும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிருச்சு என்னடா நம்ம இப்படி இருக்கோம் எதுமே achieve பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு ஆமா மாசம் நமக்கு ஒரு முப்பதாயிரம் வரை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும் அப்பதான் சொந்த business பண்றோம் அப்படின்னு வெளில சொல்லிக்க முடியும் கண்டிப்பா அதுகூட இல்லைன்னா என்ன என்ன business பண்றதுக்கான இதே கொஞ்சமாவது life ல வந்து மேல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகதான் ஆமா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கூட இல்லை மாசம் அப்படின்னா நம்ம வெளியில அடுத்தவன்கிட்டயே வேலை பார்த்துட்டு போயிறலாமே

ஹம் எதுவுமே இல்லாம இங்க வீட்டுலயே salary குடுக்க முடியாம அதுக்கு வெளியில எங்க வீட்டுல எல்லாம் வெளியில போயிருந்தா கூட அந்த salary வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க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 நம்பளுமே இப்ப அப்படித்தானே இருக்கோம் செலவாகி வேற எதுனாலுமே வந்து நம்மளால சமாளிக்க முடிய மாட்டேங்குது நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது but வந்து நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி எதாவது ஒண்ணு correct ஆ achieve பண்ணணும் இல்ல ஆமா ஒவ்வொருத்தவங்க இப்பலாம் maximum வந்து full ஆ இந்த snacks கடை ஆஹ் hotel ஆஹ் ஏதாவது தோசை இட்லி ரோட்டு கடையில டக்குனு அவன் பாட்டுக்கு ஏதோ work பண்ணிட்டு இருப்பான் திடீர்னு பாத்தா வண்டி கடை போட்டுருவான் தெருவுக்கு தெரு இப்ப இதுதான் வந்து நடந்து famous ஆயிட்டு போயிட்டு இருக்கு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 இப்ப panipuri belpuri அது இதுன்னுட்டு விக்கிறாங்க இப்ப பத்தாததுக்கு momos கடை வேற அவ்வளவு இருக்கு ஆமா ஆமா அவங்க அஹ் அப்புறம் இந்த aatho அத்~ அந்த மாதிரி கடைகளும் வேற போயிட்டு இருக்கு பெருசா அதுலயும் அவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்குது அதை வச்சும் வந்து இங்க கூட ஒரு time நம்ம போய் சாப்பிட்டோம் தெரியுமா junction ல panipuri ரோட்டு கடைதான் but எவ்வளவு ஒரு famous ஆ எவ்வளவு rush ஆ இருந்துச்சு பாத்திங்களா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 ஆமா ஆமா அது famous ஆ rush ஆ இருக்ககுள்ள அவ கொடுக்கிற style ஏ வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படி வேக வேகமா வந்து வைக்கிறான்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 ஆமா ஆமா நான் வந்து இதை சொல்ல மறந்துட்டேன் சொல்ல நினைச்சிட்டே இருந்தேன் பாரு அதைத்தான் சொல்ல வந்தேன் மறந்துட்டேன் இப்ப நான் recent ஆ போயிருந்தேன் அங்க ஒரு பையன் என்னன்னா college படிக்கிற பையன்தான் அவன் பாத்தா அந்த panipuri இதுல வந்~ ஆஹ் இப்படி சின்னதா ஒரு கூடையிலதான் வச்சுட்டு panipuri வச்சுட்டு அந்த பூரியை காட்டுனா ரசம் வந்து அதுல வருது அந்த மாதிரி set பண்ணி வச்சிருக்கான் அவ்வளவு super ஆ maintain பண்ணிட்டு இருக்கான் ஓ automatic ஆ ஆமா ஆமா automatic ஆ வந்து அவன் ready பண்றான் இல்லை இப்போ இருக்க பசங்கெல்லாம் எப்படின்னா college போயிட்டு வந்தாலே tired ஆ இருக்குங்குறானுங்க அங்க போய் படிக்கிறானுங்களோ இல்லையோ

so சம்பாதிக்கிறவன் சம்பாதிச்சுக்கிட்டுதான் இருக்கான் ஏதாவது புதுசா யோசிக்கிறவன் யோசிச்சுக்கிட்டுதான் இருக்கான் நம்மதான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே யோசிச்சு யோசிச்சு இறங்குறோம் அந்த யோசிச்சு இறங்கின step அ கூட நம்ம நல்லா எடுத்து வைக்க முடியாம இருக்கோம் நம்ம யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றோம் அது எல்லாமே correct தான் but வந்து எது எது எப்ப பண்ணணும் அப்ப வந்து நம்ம start பண்ணியிருக்கணும் நம்ம வந்து time தெரியாம வந்து start பண்ணிட்டு next next move பண்ணி கொண்டு போகயிலயே நமக்கு வந்து ஒரு வழியாயிடுறோம்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 அதுவும் girls க்கு ரொம்பவே கஷ்டம் next next நம்ம வந்து marriage இல்லை வேற எதாவது வீட்டுல family வந்து நம்ம பார்க்கிறதே நமக்கு ஒரு பெரிய கடமை marriage அப்படின்னு நம்ம போறப்ப வந்து அடுத்து நம்~ நம்ம work பண்ணும் போதே வந்து decide பண்ணிடனும் இப்படி ஒரு நம்ம போனோம் அப்படின்னா அடுத்த marriage னால problem இல்லை continue பண்ணலாம் அப்படிங்கிறதை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 அப்படி இல்லை husband okay சொல்லுவாங்க அப்படிங்கிறதை விட அவங்க okay சொல்றதே விட இப்ப நம்ம வந்து ஒரு government job லயோ இல்ல ஒரு நல்ல teacher அப்படிங்கற ஒரு position லையோ இல்லை வேற மாதிரி ஏதோ ஒரு position ல அதாவது pressure இல்லாம காலையில nine to five போனோம் வந்தோம் அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த வீட்லையுமே அதை வந்து accept பண்ணிப்பாங்க maximum அதை accept பண்ணிப்பாங்க

கேக்குது கேக்குது கண்டிப்பா நீங்க சொல்றது எல்லாம் நூத்துக்கு நூறு உண்மைதான் நம்ம வந்து ஒரு government job ல இருந்த நம்மளை வந்து இவுங்க என்ன யாரு வேணாம்னு சொன்னாலும் நமக்கு கவலை இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம next next பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்

அதைவிட முக்கியமா வந்து இப்ப government job பண்ணா வாங்கிட்டு தான் அதுக்கு அப்புறமா மாப்பிளை பார்த்து marriage பண்ணவே ஆரம்பிச்சிருப்போம் private work போறோம் நம்ம ஒருத்தவங்ககிட்ட வேலை பார்க்கிறோம் அப்படின்னா அவன் சொல்ற time க்குதான் நம்ம வந்து வேலைக்கு போக முடியும் அதான் அப்பிடி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த situation அந்த situation வந்து கஷ்டம் இல்ல family யும் பார்த்துட்டு அவங்க எட்டு மணிக்கு வர சொல்லுவாங்க ஒரு நாள் late ஆ விடுவாங்க நம்ம முன்னாடி work பண்ண office ஏ உங்களுக்கு தெரியும்ல எட்டு to எட்டு ஒன்பது to ஒன்பது பத்து to பத்து எல்லாம் கூட work பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வந்து twelve hours எல்லாம் கூட நம்மளை வந்து work பண்ண வச்சிருக்காங்க fourteen hours work பண்ண வச்சிருக்காங்க அப்படின்றப்ப family இருக்கும்போது இந்த மாதிரி work பண்ண முடியாது கஷ்டம்தானே அதுக்காகதான் வந்து வீட்டிலேயும் சொல்றாங்க ஆமா IT field ஓ இல்லை வேற எந்த மாதிரி இருக்கோ இந்த மாதிரி இருக்கலாம் office ல office work அப்படின்னு போயிட்டாலே இந்த மாதிரி time வந்து எடுத்துட்டே இருக்கோம் ஒண்ணு நம்ம வந்து correct ஆ time க்கு போணும் time க்கு வரணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு office வந்து reception லயோ அந்த மாதிரி work பார்த்தோம் அப்படின்னா time க்கு போயிட்டு time க்கு வரலாம் ஆனால் என்ன மாதிரி work ஆ இருந்தாலுமே time க்கு வரவே வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அதே school life ன்னா அப்படி கிடையாது காலையில ஒன்பது மணிக்கு போனோமா மத்தியானம் night அஞ்சு ச்சி evening அஞ்சு மணிக்கு வந்தமா அந்த மாதிரி இருக்கும் இப்ப வீட்டுல எல்லாம் இப்பதானே திட்டிட்டு இருக்காங்க school க்கு போயிருந்தா வந்து சம்பாதிக்கவும் செஞ்சிருக்கலாம் time க்கு வந்திருக்கலாம் உடம்பு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்ன ஆனாலும் நீங்க சொல்றதும் correct தான் உங்க இடம் நீங்க சொல்ற மாறி யோசிச்சாலும் நீங்க சொல்றது correct தான் நம்ம அதுக்கு வந்து அப்ப அந்த field அ choose பண்ணி இருக்கணும் படிக்கும் போதே வந்து இப்ப வந்து computer science எடுத்துட்டாலுமே சரி okay அப்படின்னு நம்ம Bed வாவது படிச்சிருக்கணும் Bed படிக்கலை படிக்காம நம்ம MCA பண்ணோம் அப்படின்றப்ப வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க next next அதை நோக்கித் தான் வந்து நமக்கு போயிட்டு இருக்கு carrier அ choose பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம ஆஹ் studies அப்படின்றதை படிக்க முடியும் ஆமா ஆனா நம்மதான் வந்து எதுவுமே choose பண்ணாம அப்படியே அடுத்தடுத்து படிச்சோம் வந்தோம் அந்த மாதிரி ஆயிட்டோம் ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாம் பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்குங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அப்படி வந்து யோசிச்சு இதெல்லாம் நான் செய்வேன் இதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசில correct ஆ part time work போறது இன்னும் நிறைய விஷயம் நல்லா பண்ணுதுங்க இப்ப ஆமா இப்ப இருக்க students எல்லாம் future ல நான் இதைத்தான் பண்ணுவேன் அப்படின்னு correct ஆ அதை வந்து follow பண்ணி போதுங்க நம்ம அப்படி இல்லையே ஏதோ ஒண்ணு வீட்டுல நம்ம BSCcomputer science எடுத்ததே eleventh twelfth ல computer science படிச்சோம் அதனால அதை base பண்ணி போகணும்னு சொல்லிட்டு இல்லை ஒரு bio ல ஏதாவது ஒண்ணு படிச்சிருந்தா கூட இப்ப வெறும் இருக்கறவங்க கூட வந்து தனியா ஒரு clinic வெச்சு lab போங்க அந்த வந்து just normal ஆன அந்த blood test plus வந்து scan அதெல்லாம் வெச்சிட்டு அதுக்கு ஒரு amount வாங்கறாங்க physiotherapy doctor சொல்லுங்க அதுக்கும் அவ்வளவு fees ஒண்ணுமே இல்லை யோசிக்காம நம்ம யோசிச்சு நல்லா ஒரு course எதாவது முடிச்சிருந்தோம் படிச்சிருந்தோம்ன்னா கூட அவ்வளவு useful இந்நேரம் நமக்கு அதே மாதிரிதான் facial massage இந்த இதெல்லாம் beautician course படிச்சிருந்தாலுமே நல்ல value இப்பஇருக்கறதுக்கு

இது DMLT ன்னு ஒரு course படிச்சா அதாவது அவள் படிச்சது வந்து bio technology தான் படிச்சா அப்படியே அதுல side ல DMLT தான் படிச்சா படிச்சுட்டு அது அதிலேயே ரெண்டு course இருக்கு course முடுச்சிட்டு என்ன பண்றனா இப்ப படிச்சிட்டு lab உ அப்பிடிங்கறது வந்து தெருவுக்கு எந்த தெரு தெருவுக்கு தெரு ஒண்ணு வச்சா கூட அது வந்து எப்படியுமே pick up ஆயிரும் ஏன்னா மனுஷன் full ஆ நோயால மட்டும்தான் இருக்கான் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கோம் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல கூட ஒரு அக்கா அப்படித்தான் chemical engineering படிச்சாங்க அதெல்லாம் நம்ம படிக்கவே மாட்டோம் ஆனா சென்னைக்கு அப்புறம் வந்து ஆஹ் second place ல இருக்கறது திருச்சியில அவங்க lab தான் வெறும் chemical அந்த இதை வந்து solutions அ வந்து அவங்க check பண்ணி மட்டும்தான் சொல்லுவாங்க இது கூட இது வந்து set ஆகும் set ஆகாது அப்படின்ற மாதிரி அதுக்கே அவ்ளோ காசு அவ்ளோ super ஆ சம்பாரிக்குறாங்க அவங்களோ சம்பாரிச்சு rich ஆயி அவங்களோட இதுல அந்த chemical related ஆ இருக்கிற பையன பாத்து super ஆ plan பண்ணி marriage பண்ணிகிட்டாங்க marriage ல அவ்ளோ grand ஆ பண்ணாங்க full and full அந்த அக்காவோட காசு வாங்கி தான்

costly யான ஒரு இதாதான் இருக்கும் ஆஹ் அப்ப சரி மக்களுக்கு அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை நிறைய பேர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க படிக்கிற வரைக்கும் நமக்கு அது வந்து costly ஆன ஒரு விஷயம்தான் அதனால நம்ம அந்த மாதிரி மத்தவங்களுக்கு

அதுவேனா அதுவேனா உண்மைதான் அதுவேனா உண்மைதான் நீங்க சொல்ற மாதிரி எத்தனையோ படிப்பு வந்து நமக்கு தெரியாத படிப்பு அவ்வளவு இருக்கு different different ஆ படிச்சிட்டு பிள்ளைங்க எல்லாம் வந்து foreign போறாங்க இன்னொரு ஒரு ஆஹ் school மட்டும் பாத்தீங்கன்னா வந்து இங்கதான் படிச்ச normal middle class family தான் அவளும் average student தான் இப்ப வந்து லண்டன்ல இருக்கா viscom படிச்ச அதுல படிச்சுட்டு இருக்கும் போதே part time ஆ work பண்ணா இவ work பண்ணிட்டு படிச்சதுல வந்து என்ன ஒரு benefit னா side course அ பண்ணி இந்த work பண்ணிட்டு இருந்தா பாருங்க அதுல இருந்து work பண்ணதெல்லாம் பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு

ஓ சரி சரி அதான் பிள்ளைங்க எல்லாம் எதாவது plan பண்ணி அப்படிலாம் செய்யணும்னு செய்யுங்க சரி okay இந்தமாறி நிறைய விஷயம் இருக்கு நமக்கு நமக்குதான் வந்து correct ஆ correct பண்ண தெரியலே எடுக்க தெரியலே okay இன்ன வரைக்கும் நடந்தது எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே நம்ம வந்து future plan மட்டும்தான் அடுத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு use மே இல்லை அவங்கவங்க step எடுத்து அவங்கவங்க படிச்சு அவங்கவங்க மேலே வர்றாங்க நம்ம படிச்சதை வச்சு எப்படி மேலே வரணும்ன்னுட்டுதான் நம்ம பாக்கணும் ஆமா அது என்னமோ உண்மைதான் சரி நம்ம வந்து இவ்ளோ நேரம் பேசின business ல எதுவும் better ஆ இருக்குமான்னு யோசிச்சு இல்ல இப்போ நீங்க business பண்ண போவீங்க அப்பிடினா வந்து எனக்கு தெரிஞ்சு food related ஆ வந்து ஹம் ஏதாவது எது பண்ணாலுமே உங்களுக்கு வந்து set ஆகும் அதனால வந்து நீங்க cakes அப்புறம் வந்து snacks உ ice cream சு இது எல்லாமே சேர்த்து food spot food spot வந்து நல்ல ஒரு main area வா பாத்து வச்சிருந்தேன் இப்ப கூட வந்து ஏதோ food street வந்து தமிழ்நாட்டுல வந்து launch பண்ணலாம் திருச்சில வந்து புதுசா வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதுக்கான work process எல்லாம் start பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு இங்கதான் நம்ம area லதான் நமக்கு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 பண்ணுவோம் கண்டிப்பா நம்ம வந்து decide பண்ணிட்டு food அப்படிங்கறது வந்து பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம் அதுக்கு அப்புறம் வேணாம்ன்னு சொல்லிட்டு போலாம் என்னைக்காவது இப்ப நீங்க work இருக்கு அப்பிடின்னா அந்த food போடாம இருக்கலாம்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 நம்ம போயிட்டு confirm கூட பண்ணிட்டு சரி சரி கண்டிப்பா இந்த கடையில கொண்டு வந்து கடையில உள்ள details வந்து கேளுங்க எவ்வளவு advance எவ்வளவு வாடகை கேட்டுப்பாருங்க நம்ம அதை வச்சு decide பண்ணிப்போம் rent எப்படியும் fifty thousand ல இருந்து eighty thousand குள்ள கேப்பாங்க இந்த advance வந்து five lakhs compulsory இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்ல அதை விட அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு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

நீங்க பேசுறதே கேட்கல இப்போ கேக்குதா அஹ் கேட்குது இப்பதான் கேட்குது இவ்வளவு நேரம் ஒழுங்காவே கேட்கலை சரி சரி இல்லை அவள் இப்போ பார்ப்போம் பார்த்துட்டு set ஆச்சுன்னா உங்க சங்கத்திலே சொல்லி பேசி வாங்கிக்கலாம் அதனாலே இந்த பிரச்சனை முதல்ல first பார்ப்போமே பார்த்துட்டு பேசிப்போம் okay okay எனக்கு எதுவும் problem இல்லை நீங்க சொல்றதுதான் உங்க idea தான் நீங்க எப்படி சொல்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் என்ன சொல்றீங்க சரியா

சரி பாருங்க நீங்க எல்லாம் வந்து எப்பன்னு பார்த்துட்டு எனக்கு call பண்ணுங்க நானும் free ஆ இருக்கப்ப உங்களுக்கு call பண்றேன் சரி okay கண்டிப்பா help பண்ணுங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் பேசி என்னன்னு சொல்லிட்டு கலந்து முடிவெடுத்துட்டு சொல்லுங்க okay வா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

சரி சரி கண்டிப்பா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

உங்களுக்கும் வேற என்னெல்லாம் ideas இருக்கோ யோசிச்சு வைங்க அதைப் பொறுத்து என்கிட்ட சொல்லுங்க நானும் எனக்கு இருக்க ideas அ share பண்றேன்

bye bye Hello. ஆஹ் good morning ma'am kitchen service ma'am, how can we help you? Hello okay ma'am okay. அப்புடிங்களா ma'am sorry ma'am ஆஹ் ma'am எத்தினி மணிக்கு நீங்க order பன்னிங்க order number சொல்ல முடியுமா? ஹம் உம் ஆஹ் twelve zero zero Two five zero two ங்களா okay ma'am அப்பிடியே இருங்க ma'am நான் பாத்து சொல்றன். உம் Hello ஆஹ் ma'am என்ன ma'am தப்பா வந்துருக்கு தெரிஞ்சிக்கலாமா? ஓ அப்புடிங்களா ma'am so sorry ma'am இல்ல இல்ல sorry ma'am Ma'am sorry ma'am இந்த மாதிரி mistake நடக்காது கண்டிப்பா next time ஏதோ இந்த முறை தெரியாம நடந்துட்டு இருக்கு என்ன ma'am loss ஆயிடுச்சு இல்ல ma'am நாங்க exchange பண்ணிறோம் ma'am நீங்க என்ன order பண்ணிங்களோ அதே உங்களுக்கு குடுத்துடுறோம் Okay ங்களா ma'am? ஆஹ் ஆமாம் ma'am நாங்களே வந்து வாங்கிப்போம் ஹம் ஆஹ் okay ma'am நான் சொல்றேன் ma'am நாங்க வேற என்ன ma'am order பண்றீங்க நீங்க? Ma'am இப்போ evening time ஆயிடுச்சுல ma'am so இப்போ பாத்திங்கனா snacks எல்லாம் available ல இருக்கு ma'am மைசூர் போண்டா இருக்கு பஜ்ஜி இருக்கு குழிபனியாரம் இருக்கு அப்பறம் ஒட்ட வடை இருக்கு அப்பறம் வந்து கார வட இருக்கு அப்பறம் nuggets இருக்கு toast இருக்கு pizza இருக்கு burger இருக்கு பானி பூரி இருக்கு தகி பூரி இருக்கு கட்டோரி chat இருக்கு பேல் பூரி இருக்கு ஆலு டிக்கா இருக்கு pizza chops இருக்கு nuggets ல ஒரு நாலஞ்சி varieties இருக்கு ma'am உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க ma'am இல்ல ma'am இது pure veg hotel ma'am ஹம் என்ன ma'am? pizza ங்களா ma'am okay ma'am பண்ணிடலாம் ma'am Pizza ஒ ஒ one piece one piece இல்ல ma'am onepizza ma'am ஆஹ் one pizza வந்து ma'am உங்களுக்கு என்ன pizza வேணும் ma'am pizza ல வந்து mushroom இருக்கு baby corn இருக்கு corn இருக்கு cheese ஒ Veg pizza இருக்கு என்ன பண்ணியா? ma'am பன்னீரா பண்ணியா? ஓ okay ma'am sorry ma'am என் காதுல பன்னின்னு கேட்டுச்சு ma'am அதுனால தான் ma'am கேட்~ கேட்டேன் Okay ma'am பன்னீருங்களா? okay ma'am பன்னீர் குடுத்துரலாம் ma'am பன்னீர்ல cheese அந்த மாதிரி எல்லா toppings லா இருந்தா okay தான ma'am toppings என்னென்ன ma'am வேணும்? Mushroom mushroom add பண்ணலாமா இல்ல வெறும் plain பன்னீர் capsicum baby corn அந்த மாதிரி இல்ல வெறும் corn அந்த மாதிரி வேணும்களா? Ma'am plain pizza னா வெறும் இந்த மாறி cheese மட்டும் போட்டா? Ma'am அது மட்டும் போட்டா நல்லா இருக்காதுல ma'am?